நான் எப்பயாவது ஒரு நாள் gym க்கு போனா நான் அதிகமாக தண்ணீர் குடிக்கிறதில்லை தண்ணீர் குடிச்சா நம்மளுக்கு வந்து உடம்பு heat ஆகுற உடம்பு திடீர்னு chill ஆகிடுச்சுன்னா எப்படி இருக்கும் அதான் கொஞ்சம் relax ஒரு நிமிஷம் relax பண்ணிட்டு அப்பறம் குடிக்கலாம் தண்ணீ உம் okay last கொஞ்சம் fifteen minutes

நல்ல விஷயம் தான் topic உள்ள போயிட்டன்னா அதெல்லாம் time போயிரும் தூக்கம் வர்ற மாதிரி இருந்திச்சு அதான் ஒரு topic உள்ள போய்ட்டியேன்னா நான் ஆ உள்ளார போயிடுவேன் அதத்தான் நானும் பாத்தா உன் voice கொஞ்சம் நல்லா கெத்தா கேட்டுதா

பேசுறது எல்லாம் பேசு save பண்றேன் அதுக்கு கொஞ்சம் சுவீங்கம் அதிகமாக சாப்பிடுவன் சுவீங்கம்

அதுக்கும் சம்பந்தம் இருக்கா recent ஒரு வந்து ஒரு அவனே சொன்னான்டா அவன் வந்து mister competition லாம் வருவான் அவனையும் follow பண்றேன் அவன் problem சுவீங்கம் சாப்பிடுறதுனாலயோ நம்ம வந்து வாய காத்து ஊதி அதுக்கு ஒரு இது இருக்கு பலூன் மாதிரி ஒண்ணு ஊதி இது பண்ணலாம் அப்படிங்குறதுனால டக்குன்னு skin வந்து muscles வேணும்னா அது ஒரு flexible ஆவே நல்லா இருக்குமே தவிர்த்து ஆனா அந்த இடம் சுருங்காது அதான் சொல்றேனே நம்ம body ஓட fat இருக்குல

fat full ஆ கரையும் போதுதான் அந்த இடம் நம்மளுக்கு அப்படி ஆகும் நீ நல்லா பாரேன் ஜீ ஏன்னா fat ஓட இது correct ஆ இருக்கிறவங்களுக்கு தான் ten percentage னா அவங்க இருந்துதான் அந்த fat full ஆ போயிடுச்சுன்னா தான் அவங்க face super ஆ இருக்கும்

அப்பறமா இந்த muscles அ built பண்ற அளவுக்கு நல்ல workout அதுக்கு அப்பறம் பார்த்தீங்கன்னா steroid நிறைய பேர் use பண்ணுவாங்க muscles steroid use பண்ண ஒரு பையன் வேற செத்துட்டான் instagram ல பாத்தேன் நான் steroid வேணும்னா அதுக்கு company என்ன போட்டின்னாலும் சரி எதுனாலும் three months உன் உடம்பு support பண்ணும்

அது என்னன்னா நமக்கு urine problem த அதிகமாக்கும் அதாவது தண்ணீர் போகாது உன் உடம்புல தண்ணி போகாதா பெரிய வேலையே பாத்தீன்னா நம்ம வந்து water அ வந்து purify பண்ணி வெளிய அனுப்பணும் நான் அதிகமா இப்ப எனக்கே சொன்னாங்க தம்பி நீ ஒரு stage க்கு மேல அதிகமா தண்ணி குடிச்சா overload ஆகி உனக்கு urine bag வந்து weak ஆகிடும் limited ஆ அதாவது ஒரு இப்ப நீ follow பண்றியா இந்த weight குறைக்கிற வரையும் அடிச்சு knock out பண்ணு but அது குறைஞ்சிடுச்சுனா normal ஆ தண்ணி குடி மூணு liter ஆஹ் போதுமானது அப்படி normal ஆ ஒரு மனுஷன் மூணு liter ஒரு நாளைக்கு இன்னைக்கு நான் வந்து நாலரை liter ல இருந்து அஞ்சு liter வரை குடிக்கிறேன் அப்படின்னா எத்தனை time urine போவேன் இப்பத்தான் அஞ்சாறு time போயிடுவேன் night லயே ஒரு மூணு time போயிடுவேன் so இப்படி எல்லாம் இருக்கும் போது வந்து நிறைய complicate இருக்கு நான் உடம்பை குறைக்குறேன்னு சொல்லி என் kidney அ காலி பண்ணிடுவேன் அதே time நீங்க gym க்கு போறீங்கல்ல kidney proper ஆ தண்ணி kidney stone வந்துரும்

அது உனக்கு kidney stone அப்போ தெரியாது ஒரு late period ல வந்து நம்ம அப்படியே வேலைய குடுத்துரும் அது அப்படி இல்லன்னா urine bag weak ஆகிடும் இந்த ரெண்டு விஷயமும் தான் weight குறைக்கிறதுல வந்து நமக்கு major issue ஆ வரும்

நிறைய பேரு suggestion கேட்டாங்க நிறைய பேரு

என்ன suggestion

இதுலயே வந்து protein powder லாம் எடுப்பாங்க நிறைய பேரு

உடனே speed ஆ குறைஞ்சிடும் அப்படி இருக்கும் பொது நீங்க ரெண்டுக்கு எடுத்துக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை அது திரும்பியும் weight குறைக்குறதுக்கு minimum weight ஒரு மாசம் ரெண்டு மாசம் gap விட்டுட்டு திரும்பி start பண்ணணும் இதுல நிறைய complicate இருக்கு ஆனா அதான் சொல்றேனே தெரியாதவங்க கன்னாப்பின்னானு பன்னாங்கண்ணா அவங்களுக்கு issue இருக்கு women's க்கு அதாவது women's க்கு வந்து protein மூலமா குறைப்பாங்க protein shake இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் மூலமா குறைப்பாங்க அவங்களுக்கு எப்படி குறைப்பாங்கன்னா அவங்களுக்கு வந்து protein powder ஆ குடுப்பாங்க எல்லாமே proteins வந்து இது பண்ணுவாங்கல

அத வந்து ஆஹ் சாப்பாட்டுக்கு பதிலா காலையில நீங்க இத எடுத்துக்கொங்க night ரெண்டு dose எடுத்துக்கொங்க அந்தமாதிரி குடுப்பாங்க ஏன்னா இப்ப அவங்க எல்லாம் வந்து gym க்கு வரமாட்டாங்கல

ஆனா gym க்கு போறது நல்லதுதான் எனக்கு தெரிஞ்சி gym க்கு போறதுக்கு பதில் காலையில நீ ஒரு three kilometer walking சாதாரண three kilometer walking

நீங்க walking போனீங்கன்னா என்ன பண்ணும் கை கொஞ்சம் பெரிசா இருக்கும்ல

கை உடம்ப விட கைதான் அதிகமா பெரிசா இருக்குது

அது வந்து இடுப்புல வந்து ஒரு problem அது என்ன problem னா வந்து கள்ளக்குறிச்சி side ல வந்து பெரியம்மா ஊரு இருக்கு பெரியம்மா ஊரு இருக்கு அங்க அது பேரு என்ன சொல்லுவாங்கலே

அங்க பெரியம்மா ஊரு இருக்குது அங்க வந்தா அக்கா வந்தீங்கன்னா pump set ல குளிச்சாங்களா motor ல motor ல குளிச்ச உடனே அங்க சின்ன அக்கா வந்து இடிச்சி வீட்டுடுச்சு இடிச்ச உடனே இது விழுந்துடுச்சா விழுந்தது இடுப்பு வந்து அது வந்து problem ஆகிடிச்சு அது அப்போ தெரியலை அப்பறம் அங்கிருந்து நொண்டிக்கிட்டு வந்தப்ப அப்பறம் தான் தெரியுது நடக்க முடியாலைன்னுட்டா அது வந்து சாஞ்சி சாஞ்சி நடந்து நடந்து நடந்து மருந்து சாப்பிட்டு சரியாவரல சாஞ்சி நடந்து சாஞ்சி நடந்து அந்த எலும்பு கொஞ்சம் தேஞ்சிடிச்சு தேஞ்சோன்னையும் பிறகு மருந்து திண்ணு திண்ணு அதனால fat ஆகிடுச்சு மருந்து ஒரு வருஷம் regular ஆ திண்ணா என்ன ஆகும் சும்மா சும்மா womens எல்லாம் பார்த்தீன்னா continuous ஆ tablet எடுப்பாங்கல்ல ஹம் அதான் உடம்பு வந்து fat ஆகிடுச்சா கை எல்லாம் குண்டாகிடுச்சா அதனால அதனால தான் நான் சொன்னேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ஒரு one and half hour தூங்க கூடாது ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நீ தூங்கிடலாம்

அதான் கொஞ்ச சாப்பாடு excess ஆ ஒரு தட்டு போட்டா அதுக்கு மேல போட்டு சாப்பிடுறோம் அதான் சொல்றேன்ல வயிறு ஏப்பம் வந்துடுச்சுனா நம்ம நிறுத்திடணும் அதுக்கு அடுத்து கொற அரை பசி இருக்கும் அரை பசி இருக்கும் போது நமக்கு brain சொல்லும் உனக்கு இன்னும் தேவை

பகலில active ஆ வச்சிருந்தா நம்மளுக்கு மத்த work ல வந்து focus வரும்

இந்த சாப்பிடுறது எல்லாம் நிறைய matter அடுத்த issue ல இப்போ example ஆ நீ light ஆ சாப்பிடுற சாப்பிட்டு முடிச்ச உடனே அடுத்து work ஏதாவது இருக்கான்னு யோசிப்ப ஆனா நமக்கு எந்த work உம் இல்ல சாப்பிட்டு என்னா அடுத்த work இல்லன்னா compulsory ஆ brain க்கு என்ன இவனுக்கு எந்த work உம் இல்ல பேசாம துங்கிருவோம் அப்படின்ற ஒரு mind set க்கு கொண்டு வந்துரும் அதனால தான் அந்த சாப்பாட்ட மதியத்துல வந்து நீ அளவா எடுததுக்கோ நான் வந்து அதிகமா எடுப்பேன் night வந்தா கம்மியா எடுப்பேன் மத்தியானம் சாப்பாடு அதிகமா எடுப்பேன் காலையில கொஞ்சம் கொஞ்சம் breakfast உம் எடுப்பேன் சாயந்தாம் வந்து fruits தெரியுமா fruits எல்லாம் சாப்பிடுவேன் limit ஆ சாப்பிடுவன் ஆனா மத்தியானம் time ல நம்ம அதிகமா சாப்பிடணும்

ஆஹ் சாப்பிடுறதுக்கு முன்னாடியோ இல்லன்னா சாப்பிடுறதுக்கு one hour க்கு முன்னாடியோ salad எடுததுக்கோ three hundred gram வந்து salad எடுத்துக்கோ two hundred two fifty gram வந்து rice எடுத்துக்கோ அதை தவிர்த்து அதுக்கு அப்பறமாட்டுக்கு பாத்தன்னா nuts nuts எதாச்சும் ஒரு வந்து hundred இல்ல fifty grams hundred and fifty grams னா எல்லாத்துலையும் ரெண்டு ரெண்டு அதை எடுத்துகிட்டு அப்பறமாட்டி last ஆ கொஞ்சம் வந்து தண்ணீ குடிச்சாலே உனக்கு correct ஆகிடும் சும்மா உடம்பு அப்படியே அழகா super ஆ அப்படியே இருக்கும்

நான் என்ன பண்றேன் ஒரேதடியாவே சாப்பாட்டு time

associate ஆ join பண்ணிக்கிட்டா நம்ம வந்து counseling குடுக்கலாம் இந்தமாதிரி

இருக்குற situation க்கு எங்க associate ஆ மாறுவது meeting வைப்பாங்க இன்னும் நிறைய கத்து தருவாங்க எப்படி approach பண்ணணும் இது முழுக்க முழுக்க positive தான் ஐயோ நம்ம over weight ஆ இருக்கோமேன்ற அந்த thought வந்து அவங்களுக்கு வந்துடக்கூடாது அவங்க வந்து ரொம்ப calm ஆ நம்ம handle பண்ணணும் ஒருத்தங்க என்ன சொல்ல வாராங்கன்னு அதை observe பண்ணணும் observe பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நாம சொல்லணும்

ஹம் ஹம் சாப்பிடுறதுல ஓரளவு control ஆகிட்டேன் அது ரொம்ப புடிச்சிருக்குது ரொம்ப எனக்கு ரெண்டு மூணு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டேன் என்னடா இப்படி இருக்கோம் நம்ம கண்ணாபிண்னான்னு அதனால அந்த self confidence இருக்கு பாத்திங்களா அது இல்லாமலே போயிடுச்சு நான் நிறைய time photo எடுக்கிறதில்லை last one year ஆ சரியா photo எடுக்கிறதில்லை நான் முடி வந்து மேல அதிகமா வை கொஞ்சம்

இப்ப ஒரு கதை சொல்லி இருந்தா நீ இந்நேரம் யோசிச்சிட்டு எப்படி தெரியுமா முந்தனாத்து என் friend கிடைச்சது

என்ன ஆளு அடையாளமே மாறிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேனா first என்ன கண்டுபுடிக்கல அப்போ நான் என் friend கூட உக்காந்துட்டு நாங்க எல்லாம் canteen ல வந்து coffee குடிச்சிட்டு இருந்தோமா coffee குடிச்சவுடனேயே friend வந்தவுடனேயே கேட்டாங்க இதே மாதிரி என்ன நீ அப்பு தானே அப்படி கேட்டாங்க

அதுல பேசின உடனே ஒண்ணும் புரியல அப்பறம் தான் friend சொன்னான் நீ மாறிட்டாய் அவங்க அதான் அதைதான் சொல்றாங்க நீ மாறிட்ட அது கண்டு புடிக்க முடியலையாம் உன்னை அப்படி சொன்னாங்க அதான் உனக்கு சொல்றேன்ல உன் face cut மாறிடிச்சு முதல் முன்ன மூஞ்சு குண்டா இருந்தாய் இப்ப correct ஆ face cut

testosterone அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு gym க்கு போறவங்களுக்கு

இதான் அதிகமா main உ அப்பறம் நம்மளுக்கு sexual power தேவை இல்ல எனக்கு வந்து testosterone கம்மி எனக்கெல்லாம் அதனால பாரு எனக்கு மீசை இதெல்லாம் பாரு முடி கொட்ட ஆரம்பிச்சுடுச்சு திரும்பி வேற அது வேற issue ஆ இருக்கு

முடி வளத்தாலே சொல்லுவாங்கல்ல கொட்டும் நடுவுல இதாகும் அதாவும்னு எனக்கு வந்து குளுர் time ல வந்து முடி கொட்டும் டா அப்பறம் cut ஆகிடுச்சு அப்பறம் அதெல்லாம் மூணு மாசம் வளரும் மூணு மாசம் கொட்டும் அஹ் இப்ப மூனு மாசம் போச்சுல்ல யாருக்குமே வந்து முடி கொட்டும் தான் side எல்லாம் இப்போ முடி வச்சிருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் மண்டையில என்ன கொட்டும் தான் தலையில இருந்து

இதுல invest பண்ணா என்ன ஆகுது இப்ப இதுல வந்து சில இது வந்து product வந்து காசு போட்டு வாங்கி சாப்பிடணும் அப்போ ஏன்னா அத சாப்பிடணுன்டா சில இது வந்து நம்மள மாறி வந்து diet correct ஆ follow பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு issue இல்ல இப்ப மத்தவங்க சொன்னா வந்து follow பண்ணுவாங்களா நம்மள tease பண்றாங்க கலாய்க்கிறாங்கடா அதுக்காதான் நான் சொல்றதில்ல அது இப்ப ஆனா ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரெண்டு மூனு பேர் என் facebook வந்துட்டு இப்ப recent ஆ இப்ப photo போட்டிருந்தேன்ல உன் face மாறிடிச்சுடா ரொம்ப அதிசயமா இருக்கு நிறைய பேரு diet பண்ணினா போயிடுதுன்னு நினைச்சேன் அடுத்து பாத்தா உண்மைன்னு நீ சொன்னேல அப்பறம் நான் நினைச்சேன் diet பண்ணிதான் மூஞ்சி மாறிடிச்சுன்னு நினைச்சேன்